ஹம் life லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்பறம்

நல்லாதான் போயிட்டு இருக்கா அப்புறம் என்ன work லாம் உம் twenty-five ஒண்ணு இருக்கு twenty ஒண்ணு இருக்கு அஹ் உம் சந்தோஷ் என்ன எங்கேயோ போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன் நானு

எங்க செங்கோட்டையா இல்ல எங்கேயோ போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன் நானு அஹ் அது செங்கோட்டை இல்ல அது ரஞ்சங்குடி பெரம்பூர்ல இருக்கு அவன் தான் phone அ புடிக்கலயே ஒன்னும் புடிக்கலயே

உம் ஹம் அப்பறம் என்ன life லாம் எப்படி போகுது உம் உனக்கு work எப்படி போயிட்டுருக்கு

timepass ஏ ஆகமாட்டுதுனு நானும் எல்லாமே பண்ணி பண்ணி பாக்குறேன் ஒன்னும் ஆகமாட்டுது அப்போ job apply பண்ணீருந்தேன் interview குடுத்தேன் அது என்னனா leave ஒரு நாள் கூட leave இல்ல

சுத்தமா leave இல்ல அதுதான் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன் பத்து ரூபாய் குடுத்தாங்க

வேணாம்னு சொல்லிட்டேன் நீ பத்து ரூபாய் குடுத்தா கூட பதினஞ்சு ரூபாய் குடுத்தா கூட ஒரு leave ன்னு இருக்கனும்ல sunday sunday க்கு leave ன்னு அப்போ நா cricket விளையாட போவேன் sunday கூட leave இல்ல அப்பறமேலுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாசத்துல நாலு leave தான் அதுவும் நாங்களே குடுத்தாதான் உங்களுக்கு மற்றபடி leave இல்ல அப்படின்டாங்க

அதான் நானும் முலிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்பறம் என் friend ஏ சொல்லீட்டான் வேணாம் தேவையில்லை நம்ம வந்துறலாம் அப்படின்டான் சரி நானும் okay ன்னு சொல்லி விட்டுட்டு நா அப்பறம் வேலை கிடைக்கும்னு

ஜீரக்பூர்ல என்ன மாதிரி work அது இந்த ஆயுர்வேதிக் ஆயுர்வேதிக் இருக்குல

ஆயுர்வேதிக் supplement பத்தி பேசனும் மருந்துபத்தி பேசனும்

sound கேக்க மாட்டுதா ஒரு நிமிசம் இரு சரி அது அப்படிதான் இ இந்த app லே இருந்து இப்படிதான் வரும் sound

ஆஹ் timing தான் one hour fifteen minutes fifteen minutes பேசுனா போதும் time அது cut ஆயிரும் ஐம்பது நிமிஷம்

அஹ் அப்படித்தான் அதான் ஆகிரும் பேசிக்கிட்டே இருந்தா அதெல்லாம் ஆகிரும் first உ அணில்ட பேசுனேன் அணில் தெரியுமா

ஆக மொத்தம் நீ வந்து count காட்டணுமா one-hour க்கு

நம்ம voice record அவங்க watch பண்ணுவாங்களா ஆஹ் voice-record ஆகும் voice-record ஆகும் அதான் main

work from home தான் வந்து அது என்னனு சொல்லுவாங்க அது எனக்கே புரியல அது பேரு சும்மா இந்த சம்பாரிக்கிற மாதிரி நல்ல job தான் நல்ல job தான் உக்காந்துட்டே சம்பாரிக்கிற மாதிரி எப்படின்னா இப்போ வந்து call வந்து இப்போ வந்து customer க்கு number தேவைப்படும்னால இவங்களுக்கு நா call பண்ண முடியல அவங்களுக்கு இதுமாதிரி number லாம் தேவைப்படும் இப்போ இந்த number வந்து அங்க போயிருமா எப்பயாச்சும் ஒருவாட்டி call பண்ணுவாங்க அதுவும் உன் இஷ்டம் பேசுறதுன்னா பேசலாம் content இருக்கணும்ல ச்சு அதாவது main ஆன topic இதுக்காக தான் நாங்க பேசுறோம் அப்படின்ற மாதிரி இல்ல அப்படியெல்லாம் இல்ல அப்படில்லாம் இருந்தா சொல்லிருக்கமாட்டேனே இந்நேரம் சரி சரி okay okay தான் வேற என்ன ipl match லா பாக்குறது இல்லையா climate எப்படி போயிட்டு இருக்கு அங்க ஆஹ் இங்க ஆனா correct ஆ இருக்கு அம்மா ஊருக்குலாம் இல்ல ஆன வெயில்ல போனா மூஞ்சி கருப்பாகிருது இங்கே வெயில்ல அது என்னனே தெரியல ரெண்டு வாரம் போயி match விளையாண்டதுனால மூஞ்சி ஒரு மாதிரியா போச்சு கருப்பாகிருச்சு instagram லயா whatsapp லயா

பண்ணிட்டேன்டா கிட்டத்தட்ட ஒரு அங்க மூனு இங்க மூனு நா நாலு கொரச்சுட்டேன் நாலரை கிலோ

இப்போதான் பாத்தேன் இவ்வளோ melt ஆவ நானும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் தேவலாம் இப்படி இப்படி அப்படியே maintain பண்ணி வச்சுக்கோ நா சாயா குடிக்காம இருந்தேன்ல அதோட benefit ல தான் one month ஒன்றமாசம் எம்மனுக்கு இனிப்ப சாப்புடு அம்மன தான் குண்டாவ உம் விட்டா பொருளல்ல only month ல rice உ vegetables உ என்னக்காவது ஒன்னுமட்டும் கீரை கலைல மூனு இட்லி

எம்மனுக்கு தெரிஞ்சு நல்ல இப்ப vegetables லாம் சாபுட்ற அம்மனுக்கு உடம்பு correct ஆ இருக்கும் நோய்நொடி இல்லாம இருக்குலாம்

நானும் ஆச்சரியமாகிட்டேன் அஜித்தா இதுன்னு நல்லா இருந்தது ஒடம்பு நல்ல fit ஆ இருக்கட்டும் t-shirt போட்டா தான் உனக்கு fit ஆ இருக்கும் அப்பறமா நா போய் ஒரு nutrition ஐ contact பண்ணி பாத்தா அவரு என்னோட BMI என்னோட weight fat எவளோ இருக்கு அதெல்லாம் பாத்து check பண்ணீட்டு consulting மட்டும் வாங்கீட்டு வந்துட்டு food follow பண்ணீட்டேன் அப்பறம்

இல்ல இல்ல அதான் சொல்றேன் follow பண்ணுறது correct ஆ இருக்கணும் நல்ல

நானும் அதுதான் அடுத்த மாசம் வர ஒரு கிளம்புரேன் உம் எங்க இங்கிருந்து கிளம்புரேன் அடுத்த மாசம் வா வா பாத்துக்கலாம் அப்பறம் அக்காவும் வந்து இப்போ ஐந்து மாசத்துல சேந்துரும்ல ஐந்து ஆறு மாசத்துல அதான் நா போறேன் அது benefit ஆ அது benefit நீ சொல்றது இது ரெண்டாவது தடவை ரெண்டாவது தடவை என்னோட அப first தடவை கொஞ்சம் பயமா இருக்கும்ல சீக்கிரம் வந்துருங்க ஆறு மாசத்துல வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ticket இங்க ரொம்ப ticket ஆ இருக்கு ticket உ

ஆமா ஆமா வரும்

மே எப்ரல் இப்போதான் மே ஓடுது மே தானே ஓடுது இது உம் மே மே ஜுன் ல செம்ம வெயில் அடிக்கும் ஆஸ்திரேலியா வந்துரியா

இல்ல இல்ல ஜுன் நடுவுல வருவேன் நடுவுல last ல இல்லனா நடுவுல வந்துருவேன் ஆஹ்

அப்படியே ஆஹ் ஜுன்ல last ல வருவோம் அப்படியே ஏழாவது மாசம் உம் ஹம் அதான் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குல்ல அதனாலதான் கிளம்ப time குடுத்துட்டா இங்க இருந்து நீ correct ஆ AC ல ticket போட்டுட்டா correct ஆ இருக்கும்

காசு மட்டும் இன்னும் அப்பாட்ட இன்னும் தரல loan மேல loan வாங்கி இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்போ பாப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல நா சொல்றது புரியுதா உனக்கு ஆனா அங்க அங்கதான் பண்ணுற மாதிரி முடிச்சுட்டு வந்து அப்படியே அங்க family ஓட வர்றீங்களா ஆஹ் family ஓட தான் வந்தாகணும் அப்பறம் எப்படி first time ல

ரெண்டாவது time ஆ இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல first time ஆ இருந்தா எல்லாரும் வந்துதான் ஆகணும் family ஓட

பசங்க சொல்லுறது ஒன்னும் புரியல

ஓரு ஆளுக்கு வந்து பாத்தா ஐயாயிரம் ஆறாயிரம் போடுறதுனாலும் வீட்டுக்கு வந்து வரி வந்து இரண்டாயிரம் ரூபாய். ஹம் ஹம் நானும் ஊருகாரன் ஒருத்தனும் என்னடா இது இந்த time ல வந்து இப்படியா

அப்புறம் editing லா எப்படி போயிட்டு இருக்கு?

அந்த one month வரைல அத நம்ம profit ஆ மாத்துவோம்

இப்போ நான video அ பிணைக்குற மாதிரி இருந்தா நல்லா செம்மையா பிணச்சிருவேன் நானு யாரையும் நானே பிணைக்க முடியும் என video ஆ acting லா ஒரு பிரச்சனை இல்லை camera shoot தெரியல யாருக்குமே இந்தா இப்படி போய் இப்படி வரனும் இப்படி போய் இப்படி வரனும் தெரியல cinematic மாதிரி எடுக்க தெரியல நான் சொல்லுக்குடுத்தா கூட எடுக்க தெரியாது பசங்களுக்கு work பண்றதுனால அந்த mindset லயே ஆயிடும் ஆனா ஹம் நான் அதுலயே புகுந்துட்டேனா அப்போ நானு பூராமே mind பூராமே அதான் ஓடும். night இதா யோசிப்பேன். இந்த video ல போய் இப்படி போய் படம் வைக்கனும், அப்படி போய் செய்யனும் அப்படி இப்படினு யோசிப்பேன் நானு

ஹம் ஆஹ் அஹ்

ஓ வேற என்ன plan உ வேற என்ன plan உ அவ்ளோதான் but இது part time இத அப்படியே செஞ்சுக்கிட்டே

இத part time மாதிரி செஞ்சுக்கிட்டாகூட என்னா பேரு என்னா சொல்வாங்க

இது நம்ம அவுங்க சொல்றவரையிலும் செஞ்சிட்டு மற்றபடி வாரமா வாரத்துக்கு வாரத்துக்கு salary குடுப்பாங்க ஆனா புரியவே இல்லையே ஒரு matter அ இப்போ நான் பண்றேன்னா எதோ depend பண்ணி இருப்பாங்க அவுங்க ஒரு something nutrition ஓ something

ஹம் நாம பேசிருக்கலாம்ல புரியல actually ஆ ஆஹ் வந்து analysis பண்ணனும் ஆ வந்து கருத்துக்கணிப்புன்னு சொல்வாங்கள்ள தெரிஞ்சு ஒரு வேலை அது பண்றாங்களா? அப்படித்தான் நேனைக்குறேன் என்னான்னு தெரில ஆனா எனக்கும் புரியல எதுக்கு நம்மளுக்கு என்னா தேவையில்லாத விஷயம் அப்படிதான

ஆக மொத்தம் நம்மள்ட இருந்து benefit இருக்கா அதான் நம்ம யோசிக்கனும்

இன்னும் ஒரு மாசம் ஹம் சும்மா simple gimple ல எடுத்து data entry கிடச்சதுனா fresher க்கு எப்பையுமே பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட தருவாங்க

பன்னிரெண்டாயிர்ம ரூபாய் வாங்குன்னா fresher க்கு அப்பரம் மேல் வந்து போக போக

இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா என் friend கேக்குறான்

விசாரிச்சு தான் பண்றே அவனுக்கு salary வந்திருச்சு எல்லாம் வந்திருச்சு அதுனால தான் பண்றேன் இல்லைன்னா நான் ஏன் பண்றேன் ஏ salary எல்லா இடத்துலையும் வரும் நான் சொல்றதுன்னா work பண்றது தெரிஞ்சா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணலாம் இதேமாதிரி நீ எல்லாத்துட்டையும் பேசுறது இத விட advance ஆ இருக்குல இன்னும் கொஞ்சம் அது full ஆ concept தெரிஞ்சுட்டா என்ன purpose னா அதுக்கு ஏற்ற மாதிரி போடலாம் ஒருத்தவுங்கள்ட்ட வந்து ஒருத் ஒருத்தவுங்கள்ட்ட வந்து ஒரு ID ல இருந்து ஒருத்தவுங்கள்ட வந்து ஒரு time தான் பேச முடியும்

இது something ஆஹ் slot number வந்து two six னு இருக்கு

அப்புறம் அதுல இருந்து call பண்ண வேண்டிதான்

இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை தான் எல்லாம் அப்புரமா நான் செய்யமாட்டேன்னா ஹம் ஹம் ஏன்னா analysis பண்ணும் போது பாத்தின்னா அவுங்க என்ன concept சில பேரு வந்து வேற விஷயத்துக்காக பண்ணுவங்க இது என்னா concept காக பண்றாங்கன்னு தெரிலல

சரி நிறைய இடத்துல compliment இருக்கும் அதாவது சில company ல பாத்தா starting லயே வந்து அவுங்களுக்கு inform பண்ணிடுவாங்க எப்படின்னா நா பேசுறது வந்து அனைத்தும் வந்து பதிவு செய்யப்படும் தர ஆய்வுக்காக பயன்படுத்துவோம் அதாவது வர juniors க்கு வந்து work க்கு வந்து இந்த மாதிரி customers லா இருக்காங்க அவுங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு use ஆகும் நாங்க use பண்ணிக்குவோம்

so நான் இப்போ பேசுறேன்னா என் தேவைகல பத்தி பேசிட்டு அவுங்க எனக்கு offer பண்ணலாம் something bank side லயோ shop side லயோ என்ன பத்தின opinion அவுங்களுக்கு போகும்

so அதுனால தான் நான் ஒரு clarify க்கு கேட்டேன் உன்ன சரி அதெல்லாம் பரவா இல்ல ஒன்னும் இல்ல மொத உங்களுக்கு வந்து இப்ப வந்து அனுப்பிறனும் இப்ப நம்ம பண்ணி விட்டாலும் நம்ம

இப்படித்தான்